ஆஹ் ஆஹ் ஆ ஆ

ஆஹ் okay sir okay okay ஆஹ் சரி

நீங்க எவ்வளவு வரைக்கும் sir pay பண்ணுவாங்க சொன்னிங்க

ஆஹ் okay

உம் first ஆ வந்து twenty thousand லயா sir Cover ர பொருத்து ஆஹ் okay okay

ஆஹ் சேரி sir

ஒ அப்டி இருக்கவங்களுக்குளான் sir அப்டினா யாருக்குமே குடுக்க கூடாது sir இல்ல இல்ல sir நீங்க சொன்னீங்கள smoke பண்ணக்கூடாது drink பண்ணக்கூடாதுனு Hello sir உம் அதான் sir அப்டி யாருமே இருக்கு இப்ப இருக்குறது இல்லல sir அப்டி இருக்கும் போது எப்டி sir நம்ம medical insurance போட முடியும்? ஆஹ் okay

ஆஹ் ஆஹ் சேரி sir

உம் claim பண்ணிக்க முடியும் okay sir

ஆஹ் ஆஹ் ஆஹ் அப்டி இதெல்லாம் smoke drinks பண்ணி disease வந்துச்சு அப்டீனா நமக்கு தனியா வந்து amount pay பண்ணனும் உம் உம் ஆமா மா

உம் உம் ஆமா sir அவங்க famous தான்

Okay okay sir sir இப்ப வந்து நம்ம எனக்கு மட்டும் insurance போட்றொம் அப்டினா அது வந்து நம்ம family க்கு வந்து எடுத்துக்ககூடாதா sir? தனி தனியா தான் போடனும் ஒருத்தவங்களுக்கு போட்டது வந்து எடுத்துக்ககூடாது family ல

ஆஹ் ஒ okay okay இப்ப ஒருத்தவங்களுக்கு insurance போட்றொம் அப்டினா family இதே அவங்க family லே வேற யாருக்காச்சும் உடம்பு சரியில்ல அப்டினா இத நாம்ம use பண்ணிக்கலாமணு கேக்குறன் உம் okay sir okay அதாவது blood relation தான் கேக்குறன்

ஆஹ் okay ஆஹ் okay okay இது எத்தன cover சொன்னீங்கல sir நாம்ம எவ்ளொ போட்றொமுனு அது எவ்ளொ வரைக்கும் sir இருக்கு one crore வரையுமே starting வந்து எவ்ளொ sir starting எவ்ளொ ஒ அப்டியா ஒ சரி சரி sir

ஆமா உம் ஆமா ஆமா ஒ அதுக்கு மட்டும் இப்ப monthly scanning அதுக்கு மட்டும் குடுக்கலாமா sir? ஒ சரி சரி sir உம் tablet வாங்குவொம் okay okay ஆஹ் சரி sir

ஆமா ஆமா sir ஆமா ஆஹ் ஆமா ஒ சரி சரிங்க sir இப்டி பண்றது என்ன sir அவங்க அவங்களுக்கு வந்து advantage insurance போட்றதுல

ஆமா ஆமா ஆஹ் கண்டீப்பா எடுக்கனும்

அம்மாக்கு வந்து fourty sir அப்பாக்கு fourty five

ஆஹ் starting என் பேருக்கு வேணா போட்டுக்கலாமா?

உம் உம் ஆமா sir கேள்விபட்டேன் sir அதுனால தான் sir கேக்குலான் call பண்ணன்

ஆஹ் சரி sir நான் evening உங்களுக்கு call பண்ணி சொல்றன் நீங்க வீட்லயே கூட வந்து கொண்டு வந்து குடுக்கலான்

ஆஹ் okay sir thank you sir ஆஹ் thank you democracy நாட்டுடைய ஒரு ஒரு ஜனநாயக நாட்டுடைய தூண்கள்னு பார்க்கும் போது மூன்று வகையான தூண்கள் இருக்கு ஒண்ணு என்னன்னா சட்டம் இயற்றும் துறை இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நிர்வாகத்துறை இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா நீதித்துறை அதுல நிர்வாகத்துறையில யாரெல்லாம் வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதம மந்திரி, அமைச்சரவை அஞ்சு பேர் பார்க்கிறோம் அந்த அஞ்சு உடைய அவங்கதான் நிர்வாக அதிகாரங்கள் full ஆவே இந்தியன் constitution படி அவங்ககிட்ட இருக்குது legislative முறை அதாவது சட்டம் இயற்றும் முறை இப்ப சட்டம் இயற்றும் முறைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டம் இயற்றுவதுதான் நமக்கு பாராளுமன்றம் இருக்கு பாராளுமன்றத்தில இரண்டு அவைகள் இருக்குது ஒண்ணு மக்களவை இன்னொன்னு என்னன்னா மாநிலங்களவை ஒரு மசோதா மக்களவை~ மக்களவையில நிறைவேறி மாநிலங்களவையில நிறைவேறி ஜனாதிபதி எப்ப ஒப்புதல் கொடுப்பாரோ அப்பதான் சட்டமா மாறும் அப்ப வந்து ஒரு சட்டம் இயற்றுவதற்கு ஒரு அவை வேணும் அந்த அவையைதான் நம்ம என்ன சொல்றோம்னா பாராளுமன்றம் அப்படின்னு டெல்லில இருக்குது இப்ப பாராளுமன்ற முறை அரசாங்கம் இப்ப பாராளுமன்ற முறைங்கிறது ஒரு organ இப்ப வந்து democratic உடைய மூணு organ ல ஒரு organ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சட்டம் இயற்றும் முறை எப்படி சட்டம் இயற்றுறாங்க அங்க உள்ள யார் இருக்கா அதப் பத்திதான் full ஆ பாக்கப்போறோம் இது ஒரு interesting ஆன class உ interest ஆ கவனிங்க ஆனா இந்த subject க்கு main ஆ support பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பயங்கரமா support பண்ணும் ஏன்னா ஒரு வருடத்துல பார்த்தீங்கன்னா மூணு தடவை பாராளுமன்றம் கூட்டம் நடைபெறும் ஒண்ணு என்ன கேட்டீங்கன்னா first budget கூட்டத்தொடர் நடக்கும் அப்புறம் மழைக்கால கூட்டத்தொடர் நடக்கும் அப்புறம் குளிர்கால கூட்டத்தொடர் நடக்கும் ஒரு கூட்டத்தொடர் நீங்க படிக்கும் போது எதாச்சும் ஒரு கூட்டத்தொடர் நடக்கும் போது இத உன்னிப்பா கவனிக்கணும் daily news பாத்தரணும் night படுக்கும் போது பாராளுமன்றத்தில என்னென்ன நடக்குது news பாக்கணும் இன்னைக்கு யாரெல்லாம் உள்ள உக்காந்துருக்காங்கன்னு சொல்லி பாக்கணும் மறுநாள் paper ல எடுத்து பாக்கணும் உன்னிப்பா ஒரு session எடுத்து நீங்க full ஆ படிச்சீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் இந்த இது வந்து அருமையா புரியும் மத்த எந்த matter க்கு newspaper support பண்ணுதோ இல்லையோ இந்த matter க்கு newspaper hundred percent support பண்ணும் அதனால இந்த இடத்தை தெளிவா படிச்சுக்கிடணும் இப்ப பாராளுமன்ற முறை அமெரிக்காவ பொறுத்தவரைக்கும் அதிபர் முறை நம்ம வந்து பாராளுமன்ற முற~ முறை இந்த முறை எந்த நாட்டுல இருந்து கடன் வாங்கியிருக்காங்கன்னா இங்கிலாந்து பாராளுமன்ற முறை எந்த நாட்டு concept க்குன்னா இங்கிலாந்து இங்கிலாந்துலதான் இந்த method இருக்கும் அப்ப நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நானூறு ஆண்டுகள் இந்தியாவை ஆட்சி புரிஞ்சுக்கிட்டாருன்னா இங்கிலாந்து அவங்களுடைய method அ தான் நம்ம follow பண்றோம் இப்ப இங்கிலாந்து பாராளுமன்ற முறை அப்ப இங்கிலாந்து பாராளுமன்ற முறை அதான் பார்க்க போறோம் கீழே என்ன அதுல இருந்து எடுத்திருக்காங்க இது வந்து இன்னொரு பேரு என்ன சொல்லுவாங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர் model அப்படிம்பாங்க அதாவது இங்கிலாந்தினுடைய பாராளுமன்றம் வந்து லண்டன்ல இருக்குது லண்டன்ல அந்த அரண்மனையுடைய பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா வெஸ்ட் மினிஸ்டர் அதனால சில நேரம் பாத்தீங்கன்னா இந்தியன் parliament வந்து எந்த வகைய சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துன்னு கொடுக்காம வெஸ்ட் மினிஸ்டர்ன்னு கொடுத்திருப்பாங்க அப்ப வெஸ்ட் மினிஸ்டர் model இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இப்ப பார்க்கக்கூடிய எல்லாமே பகுதி அஞ்சுதான் பகுதி அஞ்சுங்கிறது பெரிய part உ அம்பத்தி ரெண்டுல இருந்து நூத்தி அம்பத்தி ஒண்ணு வர கிட்டத்தட்ட நூறு article இருக்கு இந்த article அ தெக்கத் தெளிவா படிச்சுட்டீங்கன்னா உங்கள அடிச்சுக்க ஆளே இருக்காது ஆனா இந்த இடத்தில நம்ம தெளிவா படிக்கணும் அதுல இந்த legislative organ இந்த சட்டம் இயற்றும் முறைங்கிறது எந்த article ல இருந்து எந்த article ன்னா எழுபத்தி ஒன்பது to one twenty-two அப்போ அந்த எழுபத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி இருபத்தி ரெண்டு வரை எந்த article கேட்டாலும் அந்த article எதப்பத்தி சொல்ல வரப்போகுது பாராளுமன்றத்தில எதையோ பத்தி சொல்ல வரப்போகுது

அப்ப இந்த main வேலை என்னன்னா மத்திய அரசாங்கத்துக்கு சட்டம் இயற்றும் முறை இப்ப சட்டம் அதாவது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா சட்டத்தின்படிதான் ஆட்சி எது இருந்தாலும் சட்டத்துல என்ன சொல்லிருக்கு அதன்படிதான் ஆட்சி நடக்கும் இப்ப rule of law அப்படிம்பாங்க அப்ப சட்டத்தை அந்த சட்டத்தை இயற்றக்கூடிய அவைக்கு பெயர்தான் என்னன்னு கேட்டீங்கன்னா பாராளுமன்றம், பாராளுமன்றம் இயற்றி லோக்சபால நிறைவேறி ராஜ்யசபால நிறைவேறி president எப்ப கையெழுத்து போடறாரோ அப்பதான் அந்த சட்டம் நடைமுறைக்கு வரும் அதான் அத இயற்றுறதுதான் அந்த method இப்ப பாராளுமன்ற முறை அரசாங்கம் இப்ப பாராளுமன்ற முறைன்னு சொல்லி பார்க்கும் போது நமக்கு பாராளுமன்ற முறைன்னு பார்க்கும் போது நமக்கு வந்து பாராளுமன்றம் முறை அரசாங்கம் நம்ம இத பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா actual ஆ பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை, மேலை அமைப்பான குடியரசுத் தலைவர் actual ஆ பாத்தீங்கன்னா ரெண்டு அவை இது ஒரு அவை இது ஒரு அவை இது வந்து மக்களவை இது மாநிலங்களவை மேல பார்த்தீங்கன்னா குடியரசு தலைவர் இருப்பாரு இந்த மூணும் சேர்ந்ததுதான் பாராளுமன்றம் இப்ப பாராளுமன்றத்துடைய அங்கங்கள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க

president எப்ப அந்த கையெழுத்து போடுறாரோ அப்பதான் அது சட்டமாவே மாறும் இல்லைன்னா மாநிலங்களவையில நிறைவேறி மக்களவைக்கு வந்து மக்களவையில நிறைவேறி president கைக்கு போகும் president எப்போ கையெழுத்து போடுறாரோ அப்பதான் நமக்கு என்னதான் மாறும் அஹ் சட்டமாகவே மாறும் அப்ப அந்த அளவுக்கு முக்கியமான முறையத்தான் நம்ம பார்க்கிறோம் அதுதான் இதுல கொடுக்குறோம் இந்த முறை எந்த நாட்டு மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரிட்டிஷ் இப்ப நம்ம ஊர்ல என்ன இருக்குன்னா கீழ மக்களவை, மாநிலங்களவை மேல குடியரசுத் தலைவர் பிரிட்டிஷை பொறுத்தவரைக்கும் மேல யார் இருப்பாருன்னு கேட்டீங்கன்னா மன்னர் பரம்பரையில ஏன்னா மன்னர் பரம்பரையில king இருக்கலாம் queen உம் இருக்கலாம் actual ஆ இளவரசிதான் இருக்கணும்னு கிடையாது நம்ம விக்டோரியா மகாராணி, எலிசபெத்து இவங்களையேதான் பத்தி படிச்சிட்டு இருப்போம் மன்னரும் இருக்கலாம் நமக்கு குடியரசுத் தலைவர்ங்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆள் அங்க வந்து மன்னன்ங்கிறது பரம்பரை அடிப்படையில வரக்கூடிய இது ஒண்ணுதான் different மற்றதெல்லாம் same ஆ தான் இருக்கும் அப்ப நமக்கு வந்து lower house அ பாத்தீங்கன்னா மக்களவை அப்படிம்போம் பிரிட்டிஷ்ல பாத்தீங்கன்னா lower house அ பொது அவை அப்படிம்பாங்க நமக்கு மேலவையை பாத்தீங்கன்னா மாநிலங்களவை அப்படிம்போம் பிரிட்டிஷ்ல பாத்தீங்கன்னா பிரபுக்கள் அவை அப்படிம்பாங்க பிரபுக்கள் எல்லாம் இருப்பாங்க ஆனா இத இந்த concept அ பார்க்கும் போது நம்ம மக்க~ மாநிலங்களவைங்கும் அவன் பிரபுக்கள் அவைம்பான் actual ஆ மாநிலங்களவை ஒரு இரண்டே ரெண்டு காரணத்துக்குதான் பின்னாடி இருக்கு மத்தது எல்லாம் full power உண்டு

ஒரு ரெண்டு matter ல மட்டும்தான் மக்களவை விட குறைஞ்சிருக்கும் மத்த எல்லா இடத்துலயும் மாநிலங்கள்லதான் powerful ஆ இருக்கும் அப்ப நம்ம இந்தியாவுடைய பாராளுமன்ற முறை எந்த நாட்டை சார்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து முறை இதே அதிபர் முறை நம்ம ஊர்ல கிடையாது அமெரிக்கா அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் அதிபர் முறை நம்மையில பாராளுமன்ற முறை பாராளுமன்ற முறைன்னா இப்பதான் உங்க கிட்ட சொன்னேன் நமக்கு மூணு organ இருக்கும் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா சட்டம் இயற்றும் துறை, நிர்வாகத்துறை என்ன அடுத்தது இந்த நீதித்துறை

சட்டம் இயற்றும் துறை தனியா இருக்கும் நிர்வாகத்துறை தனியா இருக்கும் அப்ப அதிபர் முறைங்கிறது அப்ப அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்து பேர் என்னன்னா காங்கிரஸ்

ஏன்னா பிரதிநிதினாவே மேலவை senate, senate னா அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அம்பது மாநிலம் இருக்குது அம்பது மாநிலத்தில ஒவ்வொரு மாநிலத்தில ரெண்டு உறுப்பினர்கள் நமக்கு ராஜ்யசபால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு மாநிலம் மாநிலம் differ ஆகும் மாநிலங்களவை உறுப்பினர் ஏன்னா சில மாநிலத்தில பதினெட்டு இருப்பாங்க சில மாநிலத்தில ஒண்ணு இருப்பாங்க மாறி மாறி இருக்கும் இங்க அப்படி கிடையாது அம்பது மாநிலம் இருந்தா அம்பதுக்கு equal representatve ரெண்டு ரெண்டா குடுத்திருப்பாங்க அப்ப சின்ன மாநிலத்துக்கு ரெண்டு பேர் தான் பெரிய மாநிலத்துக்கு சி~ ரெண்டு பேர் தான் நம்ம ஊர்ல அப்படி கிடையாது மக்கள் தொகை அதிகமான மாநிலத்துக்கு ராஜ்யசபா MP அதிகமா இருப்பாங்க மக்கள் தொகை குறைவான மாநிலத்துக்கு ராஜ்யசபா MP கம்மியா இருப்பாங்க அப்ப நம்மளுடைய method எந்த method ன்னு கேட்டீங்கன்னா பா~ இங்கிலாந்து method தான் ஆனா அமெரிக்கால பாத்தீங்கன்னா senate இருக்கு பாத்தீங்களா மேலவை மேலவை இது powerful ஆ இருக்கும் நம்ம ஊரை compare பண்ணும் போது நம்ம ஊர்ல மேலவை பேரு என்னது ராஜ்யசபா ராஜ்யசபாவை compare பண்ணும் போது powerful ஆ இருக்கும் அதான் இங்க குடுத்திருக்கோம் senate வந்து greater than என்னது ராஜ்யசபா ராஜ்யசபாவோட அதிகாரம் ஏன்னா அப்ப நம்ம எந்த method அ follow பண்றோம்னு கேட்டீங்கன்னா பிரிட்டிஷ் method என்ன செய்றோம் follow பண்றோம் இப்ப நம்ம என்னெல்லாம் பாக்க போறோம் இந்த class ல நம்ம என்னெல்லாம் பாக்கப் போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவையின் அமைப்பு அப்ப அவைங்கிறது இதுதான் என்ன அவை ஒரு லோக்சபா ஏன்னா மக்களவை, மாநிலங்களவை, president மூணு பேரும் சேர்ந்தது இது மக்களவை இது மாநிலங்களவை இது என்னன்னு கேட்டீங்கன்னா குடியரசு தலைவர் இந்த மூணு பேருக்கு சேர்ந்த அமைப்பு இப்ப மக்களவை அப்படீன்னு பாத்தீங்கன்னா இந்தியாக்குன்னு குரல் கொடுக்கக் கூடிய அவை மாநிலங்களவை அந்த பேர்லயே அர்த்தம் இருக்கு மாநிலங்களுக்கு குரல் கொடுக்கக் கூடிய அவை அப்ப நம்ம நாடு கூட்டாட்சி தத்துவம் அஹ் இந்தியாவும் இருக்குது மாநிலங்களும் இருக்குது மத்திய அரசும் இருக்குது மாநில அரசு இரண்டுக்கும் சேர்ந்து இருக்கக் கூடிய அமைப்பு அப்ப ரெண்டும் இந்த concept எப்படி எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா பழைய காலத்து புத்த பிரிவுல பார்த்தீங்கன்னா சபா சமுதின்னு ரெண்டு அவை இருக்கும் சபா சமிதி இந்த சபாங்கிறதுல பார்த்தீங்கன்னா young people ஆ இருப்பாங்க சமுதிங்கிறதிலே old people ஆ இருப்பாங்க அப்போ அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா இது active member ஆ இருப்பாங்க இவங்க ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்ன்னு நினைப்பாங்க அத முதியோர்க்கு அவுங்க அனுபவ ரீதியா அவங்க கிட்ட வந்து support கேட்பாங்க அவுங்க அனுபவ ரீதியா இது okay வே~ வேணும் வேண்டாம்பாங்க அதே மாதிரிதான் இங்கேயும் இந்த மக்களவைங்கிறது பார்த்தீங்கன்னா active ஆ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய ஒரு அவைக்கு பெயர்தான் மக்களவை

அப்ப இவங்க இயற்றக்கூடிய சட்டத்தை இவங்களும் okay பண்ணா தான் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுவாரு என்ன except money bill மட்டும்தான் money bill மட்டும்தான் இவங்க இவங்களே full ஆ நிறைவேத்திடுவாங்க மத்தபடி எல்லாம் equal rights தான் எதுக்கு இதுக்கும் குறைஞ்சவன் கிடையாது அப்ப இந்த மூணு பேரும் சேர்ந்ததுதான என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து என்ன கேட்டீங்கன்னா parliament அதான் பாக்க போறோம் parliament ங்கிறது மூணு பேரும் அடங்கியதுதான் என்னது parliament அப்புறம் இப்ப வந்து லோக்சபால உறுப்பினர் இருப்பாங்க

அவங்களுடைய தகுதிகள் என்ன அவங்கள எப்படி தகுதி இழப்பு பண்ணலாம் அப்படீன்னு சொல்லி பாப்போம் அவங்க என்ன தகுதி இருந்தா இப்ப நான் இருக்கேன் லோக்சபா MP ஆக முடியுமா முடியும் அந்த தகுதி என்கிட்ட இருக்கும் அதே மாதிரி நீங்க உங்களுக்கும் தகுதி இருக்கும் ராஜ்யசபா MP ஆகணுமா ஆகலாம்

மக்களவை, மாநிலங்களவை plus உ குடியரசு தலைவர் மூணு பேரும் சேர்ந்ததுதான் பாராளுமன்றம் அப்போ மக்களவையுடைய தலைவர் யாருன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா சபாநாயகர் அப்படிம்பாங்க speaker ராஜ்யசபாவுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தலைவர் அப்படிம்பாங்க மாநிலங்களவை தலைவர்ம்பாங்க ரெண்டும் ஒரே post தான் name தான் வேற அப்ப மக்களவையுடைய தலைவரே என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா சபாநாயகர் அப்படிங்கும் மாநிலங்களவையோட தலைவர தலைவர்னே சொல்லணும்

இத நல்லா படிக்கணும் ஏன்னா அவைய பொறுத்தவரைக்கும் இவங்கதான் பெரிய king மக்களவையுடைய king யாருன்னு கேட்டீங்கன்னா சபாநாயகர் மாநிலங்களவையுடைய king யாருன்னு கேட்டீங்கன்னா தலைவர் அப்பறம் பாராளுமன்ற கூட்டத்தொடர்கள் actual ஆ பார்த்தீங்கன்னா மூணு வகையான கூட்டத்தொடர் கூடுவாங்க budget கூட்டத்தொடர், என்ன மழைக்கால கூட்டத்தொடர் அடுத்தது குளிர்கால கூட்டத்தொடர் அப்ப வருடத்திற்கு general ஆ மூணு கூட்டத்தொடர் கூட்டுத்தருவாங்க atleast குறைந்தபட்சம் இரண்டு கூட்டத்தொடர் கூட்டணும் என்ன அப்போ ஒரு கூட்டத்தொடருக்கும் இன்னொரு கூட்டத்தொடருக்கும் அதிகபட்ச இடைவெளி எவ்வளவுன்னு கேட்பாங்க ஆறு மாசம் அப்போ அதப் பத்தி full ஆ பார்ப்போம் பிறகு பாராளுமன்ற நடைமுறைக்கான சாதனங்கள் பாராளுமன்றத்திலே என்னென்ன keywords எல்லாம் use பண்றாங்க இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அவைத்தலைவர் adjourn the house அப்படிம்பாரு அப்ப adjourn னா என்ன திடீர்ன்னு போனா opposite party ம்பாங்க அப்ப எதிர்க்கட்சின்னா தகுதி என்ன quorum இருக்கான்னு கேட்பாங்க அப்ப என்னென்ன keyword use பண்றாங்க summon அனுப்புறாங்கம்பாங்க prorogue பண்றாங்கம்பாங்க இந்த keywords அ full ஆ பாப்போம் அப்பறம் சட்டமன்றம் வழிமுறைகள் எப்படி சட்டம் வந்து சட்டமா மாறுது ஒரு மசோதாவ ஒரு ஆள் அறிமுகப்படுத்துவாரு அது மக்களவையில நிறைவேறணும், மாநிலங்களவையில நிறைவேறணும் அதுக்கப்புறம் குடியரசு தலைவர் கையெழுத்து போட்டாதான் சட்டம் வந்து என்ன செய்யும் அமலுக்கு வரும் அப்புறம் budget கொடுக்கிறத பத்தி பார்ப்போம் அது தெளிவா பார்ப்போம் budget கொடுக்கிறது யாருன்னா நிதி அமைச்சர் தாக்கல் பண்ணுவாரு அது எப்படி தாக்கல் பண்றாங்கன்னா only மக்களவையிலதான் தாக்கல் பண்ண முடியும் இந்த budget ல மட்டும் மாநிலங்களுக்கு power கம்மி ஏன்னா அப்புறம் மா~ பல்வேறு செயல்பாடு இது வந்து full ஆவே சட்டம் சட்டம் சட்டம் சட்டம்னு பார்த்துட்டு இருக்குணும் இது சில அதிகாரங்கள் இருக்கு என்ன அதிகாரம் இருக்கு election நடக்கும் சபாநாயகர் தேர்தல அங்க வச்சி தான் தேர்ந்தெடுப்பாங்க துணை சபாநாயகர் election உ அங்க தான் எடுப்பாங்க deputy துணைத் தலைவர் ராஜ்யசபாவுடைய துணைத்தலைவரை அங்க வச்சு தான் தேர்ந்தெடுப்பாங்க இப்ப நிறைய election நடக்கும் ஒரு ஒரு பதவி இப்ப பதவி நீக்கணும் குடியரசுத் தலைவர பதவி நீக்கணும் அந்த தீர்மானம் எங்க கொண்டு வரணும் பா~ பாராளுமன்றத்துக்குதான் கொண்டு வரணும் சுப்ரீம் கோர்ட் த~ த~ நீதிபதியை பதவி நீக்கம் பண்ணணும் அங்கதான் கொண்டு வரணும் அப்ப பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க அதையும் நம்ம details அ பார்ப்போம் ஏன்னா இதுதான் நமக்கு இந்த chapter ரொம்ப interesting ஆன chapter உங்களுக்கு இதுல support பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா main ஆ support பண்றது

குடியரசு தலைவர் actual ஆ குடியரசுத் தலைவர் மக்களவை உறுப்பினராவும் இருக்கக்கூடாது மாநிலங்களவை உறுப்பினராவும் இருக்கக்கூடாது இருந்தால் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கே போட்டி போட முடியாது இருந்தாலும் பாராளுமன்றத்தில் ஒரு அங்கமா செயல்படுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆறு point இருக்கு முத point என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கூட்டத் தொடரை கூட்டச் சொல்றதே யாருன்னா குடியரசுத் தலைவர்தான் இத்தனாம் தேதி கூட்டுங்க அப்படின்னு சொல்றது யாருன்னா குடியரசுத் தலைவர் இரண்டாவது இத்தனாம் தேதி கூட்டுத்தொடர்ரை ரத்து பண்ணுங்க இப்ப மூணாந்தேதி கூடுங்கன்னு சொல்றதும் குடியரசுத் தலைவர்தான் பதினெட்டாம் தேதியை ரத்து பண்ணுங்கன்னு சொல்றது என்னது குடியரசுத் தலைவர்தான் அந்த கூட்டத் தொடர் முடிவு ஏன்னா அப்புறம் மக்களவை கலைக்கும் அதிகாரம் குடியரசு தலைவர்ட்ட தான் இருக்கு மாநிலங்களவை கலைக்க முடியாது ஏன்னா மாநிலங்களவைங்கிறது நிரந்தர அவை அதை கலைக்க முடியாது ஆனா மக்களவை கலைக்கலாம் ஆனா பிரதமர் பரிந்துரை அடிப்படையிலேதான் கலைக்கணும் அந்த கலைக்கிறதுக்கு அதிகாரம் யார்கிட்ட இருக்கு குடியரசுத் தலைவர் அவசர சட்டம் பார்லிமென்ட் கூடாத நேரத்தில் அது ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் இருக்குது இன்னொரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் இருக்கு அது முடிஞ்சு இந்த gap இருக்கு பார்த்தீங்களா recess period அப்படிம்பாங்க நம்ம school படிக்கும்போது பார்த்தீங்கன்னா recess period அப்படிம்பாங்க ஒரு period க்கும் இன்னொரு period க்கும் உள்ள இடைவெளி அதுமாதிரி இங்க ஒரு கூட்டத்தொடருக்கும் இன்னொரு கூட்டத்தொடருக்கும் உள்ள இடைவெளிதான் recess period அப்படிம்பாங்க அந்த recess period ல பாராளுமன்றம் கூடாத நேரத்தில் ஒரு அவசர சட்டம் தேவை இருக்கு அத கொண்டு வர்றது யாருன்னா குடியரசு தலைவர் அப்போ ஒரு பாராளுமன்றத்துல நடக்கவேண்டியதை தன் கையெழுத்து மூலமாவே நிறைவேற்~ நிறைவேற்றுறாரு யாரு குடியரசு தலைவர் அடுத்தது ஒரு மசோதா மக்களவையிலே நிறைவேறி மாநிலங்களவையிலே நிறைவேறி president ஒப்புதலுக்கு போவும் அவர் கையெழுத்து போட்டாதான் சட்டமாவே ஆகும் அந்த ஒப்புதல் அளிக்கிறார் அடுத்தது ஜனாதிபதி உரை president address அப்படிம்பாங்க வருடத்தின் முதல் கூட்டத்தொடர் முதல் கூட்டத்தொடர் budget கூட்டத்தொடர் நடக்கும் அதுல வந்து ஜனாதிபதி உரை நிகழ்த்துவார் இல்லைன்னா ஒவ்வொரு election உ முடிஞ்ச பிறகும் முதல் கூட்டத்தொடர்ல ஜனாதிபதி உரை நிகழ்த்துவார் okay யா அப்போ பாராளுமன்ற உறுப்பினரே இல்லாம பாராளுமன்றத்துக்கு இந்த ஆறு வேலையும் பாக்குறாரு பாராளுமன்றத்தின் வேலைகள்ல அதனால president ஒரு அங்கமாக செயல்படுகிறார் இப்ப president அங்கமா செயல்படறதுக்கு இந்த ஆறு இதுவும் காரணம் அடுத்தது இப்ப பாராளுமன்றம்ன்னு தெரிஞ்ச உடனே டக்குனு உங்களுக்கு ஞாபகம் வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மக்களவை ஒரு house உ இன்னொரு house உ இது மக்களவை இது மாநிலங்களவை மேல யாரு இருப்பானா குடியரசு தலைவர் மூணு பேரும் வரணும் இப்ப மக்களவைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குனு எப்பவுமே competitive exam படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா news paper reading பக்காவா இருக்கணும் அதே நேரத்துல news paper அ direct ஆ எடுத்து படிக்கிறதை விட late night படுக்க போகும்போது ஒரு TV ல பார்த்தீங்கன்னா ஒரு channel news பார்த்தீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு paper ல வந்து content ஆ வரும்போது நமக்கு easy ஆ இருக்கிற மாதிரி தெரியும் அப்ப அந்த பாக்கும் போது பாராளுமன்றத்த காட்டும் போது பார்த்தீங்கன்னா full லாவே பச்சை colour mat உ விரிச்சிருப்பாங்க கீழ செவுரு கூட பச்சையா இருக்கும் அந்த சீட்டு கூட பச்சையா இருக்கும் full அ green ஆ இருக்கும் அப்படி green ஆ இருந்ததுன்னா டக்குனு ஞாபகம் வச்சிடுங்க அது மக்களவை இதே full ஆ red colour mat red colour செவுரு red colour எல்லாமே red colour ஆ இருக்கு chair red colour ஆ இருந்ததுன்னா அது என்னது மாநிலங்களவை இப்ப டக்குன்னு ரெண்டு அவைய கூட்டும்போது உங்களுக்கு confuse வரும் எது மக்களவை எது மாநிலங்களவைன்னு அப்ப டக்குனு ஞாபகம் படுத்துக்கிடுங்க இப்ப மக்களவைங்கிறது full ஆ green ஆ இருக்கும் மாநிலங்கள் full ஆ red ஆ இருக்கும் மக்களவைக்கு தலைவர் யாரு இருப்பாருன்னா சபாநாயகர் உட்கார்ந்து இருப்பாரு மேல உட்கார்ந்து இருப்பாரு பார்க்கணும் அவர் இல்லாத பட்சத்துல துணை சபாநாயகர் மேல உட்கார்ந்திருப்பார் மாநிலங்களவையில பார்த்தீங்கன்னா யாரு உட்கார்ந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா துணை ஜனாதிபதி உட்கார்ந்து இருப்பாரு அவர் இல்லைன்னா துணை தலைவர் உட்கார்ந்திருப்பாரு அப்போ மக்களவைங்கிறது கொஞ்சம் பெரிய அவை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐந்நூத்தி அம்பது பேர் இருப்பாங்க மாநிலங்களவையில இருநூத்தம்பது பேர் தான் இருப்பாங்க கொஞ்சம் சிறுசா இருக்கும் என்ன அப்ப அந்த மக்களவை, மாநிலங்களவைனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்ப மக்களவைங்கிறது actual ஆ பாத்தீங்கன்னா இந்தியாக்கு அது மக்களவைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவுக்கு குரல் கொடுக்கக் கூடிய அவை அப்ப எங்கிருந்துன்னாலும் இங்க உள்ள MP அதப் பத்திதான் பேசுவான் இங்க உள்ள MP அதைத்தான் பத்தி பேசுவான் இங்க உள்ள MP அப்ப இந்தியாவுக்குன்னு குரல் கொடுக்கக் கூடிய அமைப்பு பேரு என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களவை ஒவ்வொரு மாநிலங்கள் அப்ப இருவத்தி எட்டு மாநிலம் இருக்குது எட்டு union பிரதேசம் இருக்குது ஒவ்வொரு மாநில union பிரதேசத்துக்கும் குரல் கொடுக்கக் கூடிய அவை என்னன்னு கேட்டீங்கன்னா மாநிலங்களவை, மக்களவை இந்தியாவுக்கு குரல் கொடுக்கும் மாநிலங்களவை வந்து மாநிலங்களுக்கு குரல் கொடுக்கும் மக்களவை மாநிலங்களவைன்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்குங்க யாரு பாக்க போகப் போக உங்களுக்கு தெளிவா இருக்கும் இந்த இடத்தை நீங்க thorough பண்ணணும் அப்போ மக்களவை இத வந்து ஹிந்தில என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா லோக்சபா அப்படிம்பாங்க லோக்ன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மக்கள்ன்னு அர்த்தம் லோக் லோக் ஆயுக்தா லோக்பால் என்ன அஹ் நிறைய லோக் லோக்ன்னு நிறைய நீங்க படிப்பீங்க என்ன லோக் அதாலத் லோக் என்ன லோக்ன்னா மக்கள் சபான்னா தெரியும் ஒரு அரங்கம் சபா அப்போ மக்களவை அப்போ வந்து இந்த ஹிந்தியில லோக் சபாங்கிற பேரை எப்ப கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி நாலுல கொண்டு வர்றாங்க அதே மாநிலங்களவைய ஹிந்தில என்ன சொல்லுவாங்கன்னா ராஜ்யசபா அப்படிம்பாங்க இந்த பிரபுக்கள் இருக்கிற மாதிரி ஏன்னா ராஜ்யசபா அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி நாலுலதான் அந்த பேர கொண்டு வர்றாங்க அப்போ லோக் சபாங்கிற பேரு எந்த வருஷம் வந்ததுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி நாலு ராஜ்யசபாங்கிற பேரு எப்போ வந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி நாலு இந்த மக்களவையை கீழவை அப்படிம்பாங்க lower house அப்படிம்பாங்க மாநிலங்களவைய மேலவை அப்படிம்பாங்க upper house அப்படிம்பாங்க மக்களவைய முதலாவது அவை அப்படிம்பாங்க first preference first chamber அப்படிம்பாங்க மாநிலங்களவைய இரண்டாவது அவைம்பாங்க second preference second chamber அப்படிம்பாங்க இது actual ஆ மக்களவைங்கிறது பிரபலமான அவை அது ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய அவை அதனால பிரபலமான popular house அப்படிம்பாங்க இது வந்து elder house அப்படிம்பாங்க அதாவது முதியோர்கள் இருக்கக்கூடிய அவை ஏன்னா பழைய காலத்துல பார்த்த சபா சமுதி சமுதி மாதிரி இத சொல்றாங்க இது வந்து இந்தியாவுடைய பிரதிநிதிதான் இது காட்டுது இந்திய மக்களுக்குன்னு குரல் கொடுக்கக் கூடிய அவை இது வந்து மாநிலம் மற்றும் union பிரதேசத்துக்கு குரல் கொடுக்கக் கூடிய அவை மக்களவை, மாநிலங்களவை இரண்டுக்கும் என்ன difference தெரியணும் இத நீங்க தெளிவா படிச்சுட்டாவே பாத~ இந்த மேல கொஞ்சம் interest வந்துரும் அப்புறம் நம்ம easy யா படிச்சுக்கலாம் ஏன்னா next உ தொகுப்பு தொகுப்புன்னா composition மக்களவை, மாநிலங்களவை strength இது question கேட்கிற area இத தெளிவாக படிக்கணும் கொஞ்சம் number ஆ வந்த மாதிரி இருக்கும் easy ஆ ஞாபகம் வச்சுக்கலாம் அப்ப இந்த தொகுப்பு இந்த மக்களவை, மாநிலங்களவை ஏற்கனவே பார்த்திருக்கோம் நம்ம மக்களவைன்னா அதிகபட்ச உறுப்பினர் ஐநூத்தி அம்பது மாநிலங்களுடைய அதிகபட்ச உறுப்பினர் இருநூத்தி அம்பது ரெண்டையும் கூட்டுனா எண்ணூறு உறுப்பினர் இருக்காங்க இந்த எண்ணூறு உறுப்பினர் எங்கிருந்து வர்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநில பிரதிநிதிகளா வர்றாங்க ஒவ்வொரு union பிரதேச பிரதிநிதிகளா வர்றாங்க நியமன உறுப்பினர்கள் வர்றாங்க மூணு பேர் கொண்டது ஒரு மாநிலத்தில இருந்து எடுக்குறாங்க union territory ல இருந்து எடுக்குறாங்க nominatedMP ல இருந்து எடுக்குறாங்க மூணு பேரும் சேர்ந்தது first உ மக்களவை பார்த்துருவோம் மக்களவையினுடைய அதிகபட்ச உறுப்பினர் ஐந்நூத்தி அம்பது bracket ல பாத்தீங்கன்னா ஐந்நூத்தி அம்பது plus ரெண்டு இருந்துச்சு இப்ப வந்து நீங்க இப்ப நீங்க சொல்ல வேண்டிய data என்னன்னு கேட்டீங்கன்னா ஐந்நூத்தி அம்பது அது என்ன ஐந்நூத்தி அம்பது ஐந்நூத்தி அம்பது plus ரெண்டுன்னு கேட்டீங்கன்னா actual ஆ இந்த pl~ plus ரெண்டுங்கறது ஆங்கிலோ இந்தியன் பிரிட்டிஷ்காரன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நானூறு வருஷம் இந்தியாவ ஆட்சி பண்ணிட்டு போயிருக்கான் அவனுடைய community இந்தியால இருக்கு அவங்களுக்கு குரல் கொடுக்குறதுக்கு அ~ பிரதிநிதிகள் வேணும் அந்த ஆங்கிலோ இந்தியன் வந்து ஒரே இடத்துல குவிஞ்சு இல்ல தமிழ்நாட்டுல நிறைய ஆங்கிலோ இந்தியன் இருக்காங்க மகாராஷ்டிரால இருக்காங்க அப்படி இல்ல இந்தியா முழுவதும் பரவலாக காணப்படுது அதனால என்ன பண்ணாங்கன்னா இப்ப ரெண்டு பேரை நியமனம் பண்றாங்க ஆங்கிலோ இந்தியன் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா நியமனம் பண்றாங்க அப்ப ஐந்நூத்தி அம்ப~ அது அதே நேரத்தில இந்த ஆங்கிலோ இந்தியன் உள்ளயே தேர்ந்தெடுக்கப்பட்டாள் ஒரு example தூத்துக்குடி தொகுதியில ஒரு ஆங்கிலோ இந்தியன் போட்டி போட்டு ஜெயிச்சிட்டாரு திருநெல்வேலி தொகுதியில ஒரு ஆங்கிலோ இந்தியன் போட்டி போகுது போட்டி போட்டு ஜெயிச்சுட்டாங்க இப்ப ரெண்டு பேர் போட்டியிட்டு ஜெயிச்சுட்டாங்களா அப்ப இந்த நியமன உறுப்பினர் தேவை கிடையாது அதான் plus ரெண்டு இதுல நமக்கு எப்படி கேப்பாங்கன்னா முந்தி maximum strength of the லோக் சபா அப்படிம்பாங்க ஐந்நூத்தி அம்பத்தி ரெண்டு இருந்தா first preference ஐந்நூத்தி அம்பத்திரண்டு அப்படின்னா meaning என்ன அர்த்தம்ன்னு கேட்டீங்கன்னா ஐந்நூத்தி அம்பது plus ரெண்டு நியமன உறுப்பினர் ஐந்நூத்தி அம்பத்தி ரெண்டு இல்ல ஐந்நூத்தி அம்பதுதான் option ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதையும் போடலாம் அதுவும் right தான் இந்த இடத்துல meaning என்னன்னா ஐநூத்தி அம்பதுக்குள்ள ரெண்டு நியமன உறுப்பினர் elect பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அதான் plus ரெண்டும் போட்டு தனியா கட்டுறேன் இப்ப அந்த பிரச்சனை கிடையாது இப்ப நிய~ நிய~ ஆங்கிலோ இந்தியன் நியமன உறுப்பினரை cancel பண்ணிட்டாங்க one nought four amendment ல cancel பண்ணி விட்டாங்க இருந்தாலும் நீங்க maximum strength உ ஐநூத்தி அம்பது அதான் இத பிரிச்சு காட்டியிருக்கும் அதுல இருபத்தி எட்டு மாநிலங்களுக்கு இருநூத்தி முப்பது seat உ union பிரதேசத்துக்கு இருவது சீட்டு ஆங்கிலோ இந்தியர்க்கு ரெண்டு seat ன்னு இருந்துச்சு இப்ப trend மாறிட்டு இப்ப வந்து at present strength எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ஐநூத்தி நாப்பத்தி மூணு இதான் பரிட்சையில கேட்பாங்க பார்த்துக்கிடணும் அதுல இருவத்தி எட்டு மாநிலங்களுக்கு ஐந்நூத்தி இருவத்தி நாலு first ஐந்நூத்தி நூத்~ ஐநூத்தி இருவத்தி நாலு இங்க நமக்கு எவ்வளவு இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ஐநூத்தி முப்பதுன்னு இருந்துச்சு ஐநூத்தி முப்பது என்ன மாத்திட்டாங்க ஐநூத்தி இருவத்தி நாலுன்னு மாத்திட்டாங்க அடுத்தது union பிரதேசத்துக்கு இருவதுன்னு இருந்துச்சு அது இப்ப என்னதான் மாறி இருக்கு பத்தொன்பது இப்ப at present strength உ ஆங்கிலோ இந்தியனுக்கு ரெண்டு நியமன உறுப்பினர்கள் சொன்னாங்க அது cancel ஆயிட்டு என் amendment ன்னு கேட்பாங்க one nought four amendment என்ன amendment உ one nought four amendment இந்த composition அ பத்தி சொல்லக்கூடிய article என்னன்னு கேட்டீங்கன்னா articleATOarticleATO சரி okay இதே மாதிரி லோக்சபா மாதிரியே மாநிலங்களவையுடைய அதிகபட்ச உறுப்பினர் இருநூத்தி அம்பது அதுல இருவத்தி எட்டு மாநிலம் மூணு union பிரதேசம் அங்க எட்டு union பிரதேசம்

அந்தமான் நிக்கோபார்ல லோக்சபா MP இருப்பான் அங்கெல்லாம் ராஜ்யசபா MP இருக்க மாட்டான் ஏன் இருக்க மாட்டாங்கன்னா ராஜ்யசபா MPis elected by theMLA எந்த இடத்துல MLA இருக்காங்களோ அங்க மட்டும்தான் இங்க யாரு இருப்பா ராஜ்யசபா MP இருப்பான் அப்போ

இந்த பன்னெண்டு பேரை யார் நியமனம் பண்ணுவா அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டீங்கன்னா LSS அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் Lfor என்னன்னா ஒருத்தர் வந்து literature ல பெரிய ஆளா இருப்பாரு literature ல பயங்கர ஆளா இருப்பாரு ஆனா அவருக்கு அரசியல் பிடிக்காது மக்களவைல, மாநிலங்களவைல போட்டி போடமாட்டாரு அப்ப அந்த மாதிரி ஆளு என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா பன்னெண்டு பேர்ல ஒரு ஆளை நியமனம் பண்ணிடுவார் குடியரசுத் தலைவர் அப்ப literature சம்பந்தமாக ஒரு சட்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய idea வ பிரதிபலிக்க வைப்பார் அப்ப அவருடைய idea வந்து அழிஞ்சு போகாம என்னதான் மாறிடும் சட்டமா மாறிடும் இதே மாதிரி பாத்தீங்கன்னா scientist ல ஒரு பெரிய ஆளா இருக்காரு Sfor scientist அவருக்கும் அரசியல் பிடிக்காது அப்ப அவரை தூக்கி மாநிலங்களவை உறுப்பி~ நியமன உறுப்பினரா போட்டுருவாங்க science சம்பந்தமா ஒரு சட்டம் வருதுன்னு வச்சுக்கங்களேன் அவருடைய idea வந்து அதுல பிரதிபலிக்கும் அவன் இன்னொரு விஷயம் என்னன்னா social service ஒரு சமூக சேவகர் பயங்கரமான ஒரு சமூக சேவகர் இருப்பார் அரசியல் பிடிக்காது அப்போ அந்த மாதிரி ஆள தூக்கி பன்னெண்டு பன்னெண்டு பேர்ல ஒரு ஆள நியமனம் பண்ணி விட்டுருவாங்க விட்டாங்கனா அவர அப்போ மொத்தம் பன்னெண்டு பேரை நியமனம் பண்றாங்க என்ன categoryLSS ஏன்னா at present strength என்னன்னு கேட்டீங்கன்னா இருநூத்தி நாப்பத்தஞ்சு அதுல மாநிலங்கள் இருநூத்தி இருவத்தஞ்சு seat இருக்கு இருவத்தி எட்டு மாநிலத்துக்கு இருநூத்தி இருவத்தஞ்சு seat உ மூணு union பிரதேசத்துக்கு எட்டு சீட்டு ஒதுக்கி இருக்காங்க அடுத்தது LSS க்கு எத்தன seat பன்னெண்டு seatokay யா இதப்பத்தி சொல்ற article வந்து எண்பது இந்த மாநிலங்களவை உறுப்பினர் இருக்காங்க பார்த்தீங்களா இப்ப அமெரிக்கா பொறுத்தவரைக்கும் மேலவை உறுப்பினர் எல்லா மாநிலத்துக்கும் ரெண்டு ரெண்டு பேரு பிரச்சனையே கிடையாது நம்ம இதுல அப்படி கிடையாது மாநில மாநிலம் differ ஆகும் based on population அது எந்த அட்டவணையில சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நாலாவது அட்டவணையில அதப் பத்தி சொல்றாங்க என்ன அப்ப நம்மளோட composition எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்களவை வந்து இப்ப at present strength ஆ ஐந்நூத்தி நாப்பத்தி மூணு மாநிலங்களவைக்கு இருநூத்தி நாப்பத்தஞ்சு அங்க மாநிலத்துக்குன்னு சொல்லி ஐநூத்தி இருவத்தி நாலு seatunion பிரதேசத்துக்குன்னு பத்தொன்பது seat ஆங்கிலோ இந்தியன் கிடையாது இங்க மாநிலங்களுக்கு இருநூத்தி இருவத்தஞ்சு union பிரதேசத்துக்கு எட்டு seat உ அஹ் LSS நியமன உறுப்பினருக்கு எத்தன seat பன்னெண்டு seat கொடுத்திருக்காங்க okay யா இதத்தான் பார்க்க போகப்போறோம் அடுத்தது ஆங்கிலோ இந்தியன்னா யாரு அப்படின்னா நம்ம இப்பதான் பார்த்தோம் ஏன்னா பிரிட்டிஷ்காரனுடைய இந்தியாவுல இருக்குது நானூறு வருஷம் ஆட்சி பண்றதுனால அதுக்கு definition குடுக்குற article வந்து முன்னூத்தி அறுபத்தி ஆறு இப்ப வந்து இந்த மூணு category பூர்த்தியாயிருக்கனும் என்ன அவன் வந்து ஐரோப்பிய வம்சாவளியை சேர்ந்தவனா இருக்கணும் வேற நாட்டுக்காரனா இருக்கக்கூடாது அப்புறம் தந்தை அல்லது அவங்களுடைய தந்தை அப்படி ஆண்வழியில மூதாதையர் இருக்கணும்